so இந்த போர்தான் இந்தியாவில பாபரை வந்து நிலையாண்மையை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான ஒரு போர் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு முக்கியமான போர்தான் ஆயிரத்தி ஐந்நூத்தி இருவத்தி ஆறு முதல் பானிபட் போர் அப்படீன்னு சொல்லுவாங்க so இரண்டாவது போர் என்ன போர் அப்படீன்னு கேட்டீங்கன்னா கான்வா போர் அப்படீன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழுதான் கான்வா so இந்த கான்வா போர் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கூட்டமைப்பின் மூலமா அழைச்சவங்களே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பாபரை எதிர்க்கிறாங்க அந்த கூட்டமைப்பினுடைய தலைவர்தான் யாரு அப்படின்னா ராணா சங்கா அந்த ராணா சங்கா யார் எதிர்க்கிறார் அப்படின்னா பாபர் எதிர்க்கிறாரு so பாபர் அதற்கு எதிராக என்ன செய்றாருன்னா போரிட்டு வெற்றியை பெர்றாரு அந்த போர்தான் என்ன போர் அப்படின்னா ஆயிரத்தி ஐந்நூத்தி இருபத்தி ஏழு கான்வா போர் மூன்றாவது போர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐந்நூத்தி இருவத்தி எட்டு சந்தேரி போர் இது ஒரு ராஜபுத்திரருக்கு எதிரான ஒரு போர்தான் சந்தேரி போர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐந்நூத்தி இருவத்தி எட்டுல நடந்த ஒரு முக்கியமான ஒரு போர் so இந்த போர்ல மேதினி இராயி சொல்லக்கூடிய மாலவத்தினுடைய ராஜபுத்திரற பாபர் வந்து எதிர்கொள்றாரு அந்த போரிலேயும் வெற்றி அடைகிறாரு நான்காவது போர் பாத்தீங்க அப்படின்னா காக்ரா போர் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது போர் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது கோங்கரா போர்ன்னு சொல்லுவாங்க so அதுக்கு நிறைய பேர் உண்டு ஆயிரத்தி ஐந்நூத்தி இருபத்தி ஒன்பதுலே நடந்த போர்தான் காங்கரா போர் அப்படின்னு சொல்லுவாங்க so இந்த போர் மூலமா முகமது லோடி அப்படிங்கிற அஹ் இப்ராஹிமினுடைய சகோதரரை தோற்கடிக்கிறாரு பாபர் so பாபர் பங்கெடுத்துக்கிட்ட நான்கு போருமே இந்தியால பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி so இந்த வெற்றி பாபரை இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசை உருவாக்குறதுக்கு காரணமா அமையுது so பாபர் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவுல நடந்த அந்த முதல் போர்ல வெற்றி அடையுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா பீரங்கி படை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பீரங்கி படையின் மூலமாதான் பாபர் இந்தியாவுக்குள்ள வாராரு so இந்தியாவுல போர்ல கலந்துக்கிறாரு அந்த போர்ல வெற்றியும் அடைகிறார் so பாபருடைய வெற்றிக்கு அந்த பீரங்கி படை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பீரங்கி படை மட்டும் இல்லாம அவரும் இந்தியாவிற்கு வரும் பொழுது ஒரு புதிய போர் முறைய என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா கொண்டு வந்திருப்பாரு so அந்த பேர் போருக்கு பேருதான் என்ன பேரு அப்படின்னா அஹ் துருக்மா துலுக்மா அப்படிங்கற ஒரு போர் முறையிலதான் என்ன செஞ்சிருப்பாருன்னா கொண்டு வந்திருப்பார் so so பாபர் முதல் பானிபட்ல பங்கு எடுத்துக்கிட்ட வெற்றி பெறுவதற்கு காரணமான ஒரு அஹ் கருவி அப்படின்னா அது வந்து பீரங்கி படை so இரண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் புதிய போர் முறைய ஒண்ணு கையாளுவாரு அந்த போர் முறைக்கு பெயர் என்ன பேரு அப்படின்னா துலுக்மா அப்படின்னு சொல்லுவாங்க so துலுக்மா அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது இந்த நடைமுறையைதான் பின்னால மராட்டியர்கள் அஹ் கொரில்லா போர் அப்படிங்கிற முறையில என்ன செய்வாரு அப்படின்னா பின்பற்றுவாங்க okay வா அப்ப கொரில்லா போர் முறைக்கு முன்னோடியான ஒரு போர் முறைன்னா என்ன போர் முறை அப்படின்னா துல்க்மா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த துலுக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய போர் முறை இந்தியாவுல அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னா பாபர்தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அறிமுகப்படுத்தி இருப்பார் so அது போக அவர் வேற என்ன sir பண்ணிருப்பார் அப்படின்னா இந்தியாவுல இன்னொரு முக்கியமான விஷயத்த அறிமுகப்படுத்தி இருப்பாரு அதுதான் என்ன அப்படின்னா பாரசீக சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாரசீக சக்கரம் so பாரசீக சக்கரம்னா என்ன sir அப்படின்னா பாபர்தான் இந்தியாவுல பாரசீக சக்கரத்தையும் அறிமுகப்படுத்தி இருப்பாரு பாரசீக சக்கரம்ன்னா வேற ஒண்ணுமே இல்லை பல இறைக்கப்பட்ட நீர் இறைக்கும் இயந்திரம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வட இந்தியால பல அஹ் இயந்திரங்கள் நீர் இறைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இயந்திரம்தான் பாரசீக சக்கரம் சொல்லுவாங்க இந்த பாரசீக சக்கரத்தை அறிமுகப்படுத்தியவர்ன்னு யாரு அப்படின்னா பாபர்தான் so துலுக்மா போர் முறைய அறிமுகப்படுத்துறாரு so பாரசீக சக்கரத்தையும் இந்தியாவுல என்ன பண்றாருன்னா அமல்படுத்துறாரு so இது எல்லாமே பாபருடைய முக்கியமான ஒரு விஷயங்கள் so ஆனாலும் பாபர் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆயிரத்தி ஐந்நூத்தி நுப்பதுல அவர் வந்து இறந்து போயிருந்தாரு பாபர் so அவருடைய மனது இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம முகலாய வம்சத்துக்கும்மு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடியா அமையுது so அவருக்கு பிறகு அவருடைய மூத்த மகன்தான் என்ன பண்றாருன்னா ஆட்சிக்கு வாராரு so பாபர் தன்னுடைய வாழ்நாள்ல அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு அதுக்கு பேருதான் என்ன பேரு அப்படின்னா துசுக்-இ-பாபுரி அப்படின்னு சொல்லுவாங்க so துசுக்-இ-பாபுரி அப்படிங்கிற ஒரு வரலாற்று நூலை எழுதுறாரு யாரு அப்படின்னா பாபர் தன்னுடைய சொந்த வரலாற்று நூலை அவராவே எழுதுறாரு எந்த மொழியில எழுதுறாரு அப்படின்னா துருக்கி மொழியில எழுதுறாரு துருக்கி மொழி so துருக்கி மொழியில எழுதப்பட்ட ஒரு நூல்தான் என்ன நூல் அப்படின்னா இத துசுக்-இ-பாபுரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துருக்கி மொழி எழுதப்பட்ட நூல் பின்னால பல language க்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மொழி மாற்றப்படுது so என்ன மாதிரி languages எல்லாம் மொழி மாற்றப்பட்டது அப்படிங்கிறதா அடுத்து என்ன செய்யப் போறோம்ன்னா பார்க்க போறோம் so அது பார்த்தீங்க அப்படின்னா மூணு language ல மொழி மாற்றப்பட்டது so பாரசீகத்தில மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னா அப்துல் ரஹீம் so அப்துல் ரஹீம் பாத்தா என்ன பண்ணியிருப்பாருன்னா பாரசீக மொழிக்கு பாபர் நாவகம் மொழி பெயர்க்கிறாரு so அப்துல் ரஹீம் யாரு அப்படின்னா அக்பரினுடைய முதல்மை அஹ் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய பைராம் கானுடைய மகன்தான் யாரு அப்படின்னான்னா அப்துல் ரஹீம் so அக்பருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பாபர் நாமாவை பாரசீகத்துக்கு மொழி பெயர்க்கிறாரு so பாபர் நாமாவை பாரசீகத்துக்கு மொழி பெயர்த்தவர் யார் அப்படின்னா அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லலாம் so next பாத்தீங்கன்னா ஆங்கில மொழயில மொழி பெயர்க்கப்படுத்து பாபர் நாமா அத மொழி பெயர்த்தவங்க so வில்லியம் எர்ஸ்கின் இரண்டாவது யாரு அப்படின்னா so லேடன் so ரெண்டு பேர் so வில்லியம் எர்ஸ்கின் இன்னொருத்தர் யாரு அப்படின்னா லேடன் அப்படிங்கிற ரெண்டு பேருதான் என்ன பண்றாங்க அப்படின்ன பாபர் நாமாவை ஆங்கிலத்தில மொழி பெயர்க்கிறாங்க so மூணாவது பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மொழிக்கு யார் மொழி பெயர்க்கிறா அப்படின்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பேரும்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா மொழிபெயர்க்கிறாங்க French க்கு so பாரசீகத்துக்கு மொழி பெயர்க்கப்படுது ஆங்கிலத்துக்கு மொழி பெயர்க்கப்படுது next பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மொழி பெயர்க்கப்படுது பாபர் நாமா so இது தான் என்ன அப்படின்னா பாபருடைய நிகழ்வுகள் so அடுத்து நம்ம யார பாக்க போறோம் அப்படின்னா அவருடைய மகனை பத்தி பார்க்க போறோம் so பாபருடைய மகன்தான் யாரு அப்படின்னா ஹுமாயூன் so பாபருடைய மறைவுக்கு பிறகு ஆயிரத்தி ஐந்நூத்தி நுப்பது அவருடைய மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்தான் யாரு அப்படின்னா ஹுமாயூன் அப்படின்னு சொல்லுவாங்க so ஹுமாயூன் ஆயிரத்தி ஐந்நூத்தி முப்பதுல இருந்து நாப்பது வரைக்கும் ஆட்சி பண்றாரு so பின்னால ஓரு பதினைந்து ஆண்டுகள் தன்னுடைய நாடுகள் எல்லாத்தையும் இழக்கறாரு பின்னால பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி ஐந்நூத்தி ஐம்பத்தி அஞ்சுல மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் என்ன செய்யறாருன்னா ஆட்சி பண்றாரு so ஹுமாயூன் யாரு அப்படின்னா பாபருடைய மூத்த பையன் அவர்தான் என்ன செய்யறாருன்னா ஆட்சிக்கு வாராரு so ஹுமாயூன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹுமாயூனுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹுமாயூன் அப்படின்னா அதிர்ஷ்டசாலி அப்படின்னு பேரு so ஹுமாயினுடைய பொருள் என்ன அப்படின்னா அதிர்ஷ்டசாலி அல்லது நல் வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க so இவருடைய சகோதரர்கள் பாபருக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் நான்கு குழந்தைங்க so மூத்தவர் யாரு அப்படின்னா ஹுமாயூன் அதுக்கு போக இருக்க மூணு பேர் யாரு அப்படின்னா காம்ரன், அஸ்காரி. ஹிண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இது மூன்றுமே பாபருடைய வாரிசுகள்தான் மொத்தம் நான்கு பேரு மூத்த பையனுக்கு ஹுமாயூனுக்கு ஆட்சி பொறுப்பை வழங்கிட்டு அடுத்த மூன்று பகுதி அஹ் மகன்களுக்குமே சில பகுதிகளை என்ன செய்யறதுன்னா பிரிச்சு குடுத்தறாரு so காம்ரானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காபூல் காந்தஹார்பகுதியை கொடுத்திடறாரு அஸ்காரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து குஜராத் அப்படிங்கற பகுதியும் சம்பல் அப்படிங்கிற பகுதியும் இருக்கிறதுதான் கொடுத்திடறாங்க

so இருந்தாலும் சகோதரர்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு குழப்பம் எனக்கு இந்த பகுதி வேணும் அந்த பகுதி வேணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் குடும்பத்துக்குள்ளயே அந்த மாரி ஒரு சின்ன குழப்பம் இருந்துட்டேதான் இருக்குது இது போக ஹுமாயூனுக்கு குடும்பத்தை தவிர வெளிய யாரெல்லாம் எதிர்ப்பாளரா இருக்காங்க அப்படின்னா இரண்டு பேர் எதிர்ப்பாளரா இருக்காங்க அது யாரெல்லாம் அப்படின்னா பகதூர் பகதூர்ஷா அப்படிங்கிறவரு ஒரு முக்கியமான ஒரு எதிர்ப்பாளர் so பகதூர்ஷா யார் sir அப்படின்னா குஜராத்தினுடைய ஆளுநர் so பகதூர்ஷா யாரு அப்படின்னா குஜராத்தினுடைய ஆளுநர் முகலாய கிளர்ச்சியாளருக்கு அவர் அடைக்கலம் கொடுக்கிறாரு அதனால ஹுமாயூன் அவருக்கு எதிராக என்ன செய்றார்ன்னா முற்றுகையிட்டு அவருடைய பகுதியே மீட்டெடுக்கிறாரு ஆனால் சில காலத்திலே அவர் என்ன செய்யறாருன்னா அத கைப்பற்றுகிறார் so இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஷெர்ஷா ஷெர்ஷா யாரு அப்படின்னா வங்காளம் பீகாரினுடைய ஆப்கானிய படைத்தளபதி அவர் அரசர் கிடையாது ஆப்கானியர் கூட்டமைப்பு எல்லாம் ஏற்படுத்தி அதுக்கு ஒரு படைத்தளபதி நிர்வாகலாம் நிர்வாகம் பண்றாரு அந்த படைத்தளபதிதான் யாரு அப்படின்னா ஷெர்ஷா இந்த ஷெர்ஷாதான் என்ன பண்றாரு அப்படின்னா ஹுமாயினை எதிர்க்கிறார் ஆரம்பத்துல ஹுமாயூன் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஷெர்ஷாவை தோற்கடிக்கிறார் ஒரு முக்கியமான ஒரு போர்ல ஆயிரத்தி ஐந்நூத்தி முப்பத்தி ரெண்டுல அஹ் அப்படிங்கிற ஒரு போர்ல கூட என்ன பண்றாரு அப்படின்னா அவரை தோற்கடிச்சிருந்தாரு ஷெர்ஷா ஷெர்ஷாவ யார் தோற்கடிச்சது அப்படின்னா ஹுமாயூன் தோற்கடிச்சிருந்தாரு அவருடைய சுணம் அப்படிங்கிற கோட்டைய கூட கைப்பற்றி வச்சிருக்காரு பின்னால ஷெர்ஷா போய் இறைஞ்சி கேட்கிறார் எனக்கு அந்த இடத்தை கொடுத்துடுங்க நாம இனிமே உங்களுக்குள்ள என்ன செய்ய முடியாதுன்னா வரமாட்டேன் முகலாயர்களுக்கு கீழே என்ன பண்ணறேன்னா அடிபணிந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாருன்னா பொய் வாக்குறுதிகளை கொடுக்கிறாரு அதை நம்பி ஹுமாயூன் அப்படிங்கிறவர் இரக்க குணம் கொண்டவர் அதனால என்ன பண்றாருன்னா அப்படின்னா அந்த பகுதியில மீண்~ மீண்டும் கொடுத்துடுறாரு ஆனாலும் சில காலங்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு படையை திரட்டிட்டு யாரை எதிர்க்க வர்றாரு அப்படின்னா ஹுமாயூனை எதிர்த்துட்டே ஷெர்ஷா வாராரு so ஷெர்ஷா ஹுமாயூனை எதிர்த்து இரண்டு போர்கள் நிகழ்த்துறாரு அந்த இரண்டு போர்கள் என்னலாம் அப்படின்னா முதல் போர் என்ன போர் அப்படின்னா சௌசா போர் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான ஒரு போர் சௌசா போர் so ஆயிரத்தி ஐநூத்தி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுல நடந்த போர்தான் சௌசா போர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போர் ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் இடையே நடைபெறுது வெற்றி பெற்றது யாரு அப்படின்னா ஷெர்ஷாதான் வெற்றி அடைகிறார் so இரண்டாவது போர் ஓராண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய தோல்வி தாங்காம ஹுமாயூன் என்ன பண்றார் அப்படின்னா ஒரு பெரும் படைய திரட்டிட்டு வாராரு so அந்த பெரும் படையோட இருக்கிறாருன்னா அவர் போர் நிகழ்த்தறாரு so அந்த போர்தான் என்ன போர் அப்படின்னா கன்னௌசி போர் சொல்வாங்க ஆயிரத்தி ஐந்நூத்தி நாற்பதுல நடந்த போர்தான் கன்னௌசி போர் so இந்த போர்லதான் என்ன ஆயிருச்சு அப்படின்னா ஹுமாயூன் தன்னுடைய அனைத்து ராஜ்யங்களையும் இழந்துடுறாரு so நா~ நாடோடியா என்ன செய்யறாரு அப்படின்னா அலையக்கூடிய ஒரு சூழல் அளவுக்கு என்ன பண்ணிடுறாருன்னா வந்துறாரு so ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல ஆட்சி பொறுப்பு இறங்குனவர் பத்தே ஆண்டுகள்ல அனைத்து அ~அரச பதவிகளிலும் சரி நிலங்கள் சொத்துக்கள் அனைத்தையும் இழந்துட்டு ஒரு சாதாரண ஒரு நாடோடியாக யார் மாறியிருந்தா அப்படின்னா ஹுமாயூன் so பத்தாண்டுகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா finish ட்டு ஆயிடுச்சு so last time group one ல கேட்ட question இந்த question தான் என்ன question கேட்டுருந்தாங்க அப்படின்னா சில போர்களை காலாவரிசை படுத்துங்க sir அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க so காலாவரிசைய சொல்லும் பொழுது பாபர் நடத்தியிருக்கிற இந்த இரண்டு போர்கள்ல இருந்தும் ஷெர்ஷாவுடைய இந்த இரண்டு போர்கள் sorry ஷெர்ஷாவுக்கும் ஹுமாயனுக்கும் நடந்த இந்த இரண்டு போர்கள் சௌசா போர், கன்னௌசி போர் இந்த போர்கள்லதான் காலாவரிசை பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க so இதெல்லாம் முக்கியமான ஒரு question okay வா so போன time group one ல கேட்ட question இதுதான் so சௌசா போர், கன்னௌசி போர்

அவர் சில பகுதிகளை மீட்கறதுக்காக ராஜிய உறவோடு என்ன பண்றாரு அப்படின்னா ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறார் அந்த ராஜிய உறவிற்காக என்ன பண்றாருன்னா ஒரு பெண்மணிய திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த பெண்மணின்னா யாரு அப்படின்னா அமிதா பானு பேகம் அப்படிங்கிற ஒரு பெண்ண ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு so ஹுமாயூருக்கும் அமிதா பானு பேகத்திற்கும் பிறந்தவர்தான் யாரு அப்படின்னா அக்பர் so அக்பர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அரசர் so முகலாய ஆட்சிக் காலத்துடைய ஒரு முக்கியமான ஒரு அரசர் யாருன்னா அக்பர் so அக்பருடைய தந்தை யாரு அப்படின்னா ஹுமாயூன் தாய் வந்து பார்த்தீங்கன்னா அமிதா பானு பேகம் அப்படின்னு சொல்லுவாங்க

பாரசீக அரசன்ட்ட போய் உதவி கேட்கிறாரு அந்த பாரசீக அரசர்தான் யாரு அப்படின்னா ஷா தாமஸ் சொல்றாங்க so பாரசீக அரசர் யாருன்னா ஷா தாமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷா தாமஸ் யாரு அப்படின்னா பாரசீகத்தினுடைய ஒரு வலிமையான ஒரு அரச வம்சம் so அவங்களுடைய வம்சத்தை என்ன பேரு கொண்டு அழைப்பாங்க அப்படின்னா ஷா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஷா வம்சத்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஷா வம்சத்தினை வச்சு எழுதுற ஒரு நூல் இருக்குது அதுக்கு பேர்தான் ஷா நாமா so நாமா அப்படீன்னா வரலாற்று நூல் அப்படீன்னு சொல்லி சொல்லுவாங்க

அவரை வந்து டெல்லி மீது முற்றுகையிட்டு டெல்லி ஆக்ரா பகுதியில யார் கைப்பற்றது அப்படின்னா ஹுமாயூன் கைப்பற்றுதாரு so ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல என்ன பண்றாருன்னா ஹுமாயூன் அந்த பகுதிகளை எல்லாம் கைப்பற்றுறாரு so அதனாலதான் மீண்டும் அவர் செய்த இடத்தை எப்ப நிறுவறாரு ஆயிரத்தி ஐந்நூத்தி ஐம்பத்தி அஞ்சுல so அதற்கு பிறகு ஓராண்டுகளிலேயே ஹுமாயூன் என்ன பண்றார் அப்படின்னா இறந்து போயிடுறாரு ஆயிரத்தி ஐந்நூத்தி ஐம்பத்தி ஆறு டெல்லில வச்சு இறந்து போயிடுறாரு நூலக மாடியில இருந்து தவறி விழுந்து யார் இறந்து போயிறுதா அப்படின்னா ஹுமாயூன் so ஹுமாயினுடைய மறைவு ஆயிரத்தி ஐந்நூத்தி ஐம்பத்தி ஆறுல வச்சு என்ன ஆயிருச்சுன்னா தாழ்த்தப்பட்டிருக்கும் so ஹுமாயூன் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்நாள்ல பல போராட்டங்களை சந்தித்தே என்ன பண்ணியிருப்பாருன்னா வெற்றி அடைந்த ஒரு வீரர் so இருந்தாலும் அவருடைய பேருக்கும் அவருடைய அஹ் செயல்பாடுகளுக்கும் சிறிதளவு கூட சம்பந்தமே இல்லை அவருடைய பெயர் பாத்தீங்கன்னா ஹுமாயூன் அதிர்ஷ்டசாலி அந்த பேரை வச்சே என்ன பண்றாருன்னா ஒரு அறிஞர் அவர் என்ன செய்றார் அப்படின்னா குறிப்பிடு சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் தடுமாறிய ஹுமாயூன் இறுதியாக வாழ்க்கையில் தடுமாறி இறந்தார் அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா

கடைசியா அவருடைய பேருக்கு ஏத்தாப்ல இல்லாம அவருடைய வாழ்வு இறுதியிலயே அஹ் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு யாரு எழுதுறா அப்படின்னா இந்த ஸ்டேன்லி லேன் ஃபூல் தான் குறிப்பிட்டு சொல்றாரு இது போக ஹுமாயினுடைய ஆட்சிக் காலத்துல அவர் செய்த ஒரு முக்கியமான ஒரு சாதனை என்ன அப்படின்னா ஒரு கோட்டை கட்டி இருப்பார்

ஹுமாயினுடைய வரலாற்று நூல்தான் என்ன நூல் அப்படின்னா அஹ் ஹுமாயூன் நாமா அப்படின்னு சொல்லுவாங்க so ஹுமாயினுடைய வரலாற்று நூல் ஹுமாயுன் நாமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹுமாயூன் நாமா அப்படிங்கிற நூலை எழுதினது யாரு அப்படின்னா ஹுமாயூன் நாமா இந்த நூலை எழுதினது யாரு அப்படின்னா குல்பதன் பேகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாபருடைய மகளும் ஹுமாயினுடைய சகோதரியுமான இந்த குல்பதன் பேகம்தான் என்ன பண்ற அப்படின்னா ஹுமாயூன் நாமா அப்படிங்கிற ஒரு வரலாற்று நூல் எழுதுறாரு so ஹுமாயூனுடைய வரலாற்று நூல்தான் ஹுமாயூன் நாமா அப்படின்னு சொல்லுவாங்க so இது போக ஹுமாயூன் பார்த்தீங்க அப்படின்னா so இந்தியாவிற்கு வரும் பொழுது so இந்தியாவுல நிறைய விஷயங்கள வந்து தெளிவு படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்தான் ஹுமாயூன் இந்தியாவுக்கு வந்த பிறகு பல காலங்கள் இந்தியாவிலேயே கழிக்கும் பொழுது இந்தியாவுல ஓவியக் கலையை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னெடுத்தவர்தான் ஹுமாயூன் அதற்காக அவர் என்ன பண்றார் அப்படின்னா பாரசீகத்துல இருந்து சில ஓவியக் கலைஞர்களை தருவிக்கிறார் so இந்தியாவிற்கு தருவித்து இந்தியாவையும் பாரசீகத்துடைய இந்த ஓவியக் கலையை match பண்ணி என்ன பண்றார் ஒரு புதிய பரிமானத்தை ஏற்படுத்துறாங்க so அவர் பாரசீகத்தில இருந்து இந்தியாவிற்கு வழும்போது அழைத்துட்டு வந்த அந்த ஓவியர்கள்தான் யாரு அப்படின்னா ரெண்டு பேரு மீர் சையத் அலி, அப்துல் சமத் so மீர் சையத் அலி அப்படிங்கிறவரையும் அப்துல் சமத் அப்படிங்கிற அந்த இரண்டு பேரைதான் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் கையோட கூ~ இந்தியாவுக்கு கூட்டிட்டு வாராரு so next வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய இன்னொரு ஒரு வாழ்க்கை வரலாறை பத்தியும் இவரைப் பத்தியும் இவருடைய தந்தையினுடைய வாழ்க்கை வரலாறுகளை பத்தியும் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு நூல்தான் தாரிக்-இ-ரஷிதி அப்படின்னு சொல்லுவாங்க so இவரைப் பத்தி மட்டும் இல்லாம இவருடைய தந்தை பாபர் ஹுமாயூன் இவங்க ரெண்டு பேருடைய ஆட்சி நிர்வாகத்தைப் பத்தியும் எழுதப்பட்ட நூல்தான் தாரிக்-இ-ரஷிதி அப்படிங்கிற நூல் அந்த நூலை இயற்றியவர் யாரு அப்படின்னா மிர்சா ஹைதர் அஹ் சொல்லுவாங்க so மிர்சா ஹைதர் அப்படிங்கிறவர்தான் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நூல்ல வந்து இயற்றுறாரு so ஹூமாயினுடைய வரலாற்று நூல் கேட்டால் ஹுமாயூன் நாமா அதை எழுதினது யாருன்னா குல்பதன் பேகம் so பாபர் ஹுமாயூன் இவங்க இரண்டு பேருடைய ஆட்சி நிர்வாகத்தை பற்றி சொன்ன நூல்தான் எது அப்படின்னா தாரிக்-இ-ரஷிதி அந்த நூலை இயற்றியவை அப்படின்னா மிர்சா ஹைதர் so இதுதான் என்ன அப்படின்னா ஹுமாயூன் so ஹுமாயூன் ஹுமாயினுடைய மறைவுக்குப் பிறகு அவருக்குடைய அவருடைய மகன் அக்பர்தான் ஆட்சிக்கு என்ன செய்யறாருன்னா வருவாரு இருந்தாலும் அவருடைய ஹுமாயினுடைய ஆட்சிக் காலத்துல நடுவுல இருந்து ஒரு பதினைந்து ஆண்டுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முகலாயர்கள் அல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்சி பண்ணுவாங்க அந்த முகலாயர்கள் அல்லாதவர்கள் யாரு அப்படீன்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஷெர்ஷா ஷெர்ஷா யாரு அப்படின்னா முகலாயர்கள் கிடையாது அவர் ஒரு ஆப்கானிய படைத்தளபதி so அவருடைய நிர்வாகம்தான் ஒரு பதினைந்து ஆண்டுகள் so அவர் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி பண்ணுருவாரு பின்னால அவருடைய வம்சாவழிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா மீதி இருக்கிற பத்தாண்டுகளை ஆட்சி பண்ணுவாங்க so அதுதான் என்ன அப்படின்னா ஷெர்ஷா

வம்சத்துக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா சூர் அப்படின்னு சொல்லுவாங்க so இவருடைய வம்சத்துக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா சூர் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க so சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய வம்சத்தை சேர்ந்தவர்தான் யாரு அப்படின்னா ஷெர்ஷா சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய வம்சம் so இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டல் கண் அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த பகுதியில ஒரு முக்கியமான ஒரு கோட்டை அந்த கோட்டைக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா கலிஞ்சர் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க so அந்த கலிஞ்சர் கோட்டை அப்படிங்கிற கோட்டை ராஜபுத்திர கோட்டை அந்த கோட்டையை கைப்பற்றியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஆயிரத்தி ஐந்நூத்தி நாற்பத்தி அஞ்சுல போய் முற்றுகையிடுவாரு அந்த முற்றுகையில ஏற்பட்ட ஒரு வெடி விபத்துல யாரு இறந்து போயிருதா அப்படின்னா ஷெர்ஷா so ஷெர்ஷாவுடைய நிர்வாகம் மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ஆண்டுகள்தான் என்ன பண்ணி இருப்பாருன்னா நிர்வாகம் பண்ணிருப்பாரு so அவருடைய கடைசி தாக்குதல் வண்டல் கண் எதிருக்கான கலிஞ்சர் கோட்டையை கைப்பற்றும் முயற்சியிலதான் அவர் வந்து இறந்து போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க so இவரு ஐந்து ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருந்தாலும் இவருடைய ஆட்சி காலத்துல ஏற்பட்ட நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அலாதியானது ஏன்னா அவருடைய நிர்வாக முறைய இன்னைய வரைக்கும் என்ன பண்ணிட்டுயிருக்கோம்ன்னா follow பண்ணிட்டு இருக்கோம் ஏன் sir என்ன என்ன மாதிரி follow பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நிறைய example இருக்குது அதுல ஒரு முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு statement அவர்தான் சொல்றாரு விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் so இன்னைக்கு இருக்கிற ஒரு முக்கியமான farmers க்கு இந்த farmers க்கு ரொம்ப support பண்ணவர் யாரு அப்படின்னா இந்த ஷெர்ஷா so அதற்காக ஒரு statement சொல்றாரு விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படிங்கிற statement அ சொன்னது யாரு அப்படின்னா ஷெர்ஷா அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நிலவரியாக மூன்றில் ஒரு பங்கை வசூலித்தவர் யாரு அப்படின்னா ஷெர்ஷாதான் அந்த நிலவரியைத்தான் பின்னால அக்பர் follow பண்ணுவார் அதனாலதான் அக்பருக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு so ஷெர்ஷாவின் முன்னோர் sorry அக்பரின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஷெர்ஷா தான் so so இவருடைய நிர்வாக முறைய அக்பர் பின்பற்றி இருப்பாரு அதனால அக்பரின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா ஷெர்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க so அவருடைய அமைச்சர் தோடர்மால்தான் அதை நடைமுறைப்படுத்தி இருப்பாரு அத அக்பர்ல நம்ம பார்க்கலாம் so இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு நிறைய பங்களிப்பு செஞ்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம இவர்தான் வணிகத்திற்காக நாணயங்களை அறிமுகப்படுத்தி இருப்பாரு

so அத ஏற்படுத்துனது இவர்தான் இவர் வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு பேரு தாம் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு பேரு தாம் பாரசீக மொழியில அத தாம் சொல்லுவாங்க நூத்தி எழுபத்தி எட்டு கிராம் எடை கொண்டது so இந்த தாம் அப்படிங்கிற நாணயம்தான் சமஸ்கிருத மொழியில ரூபியா அப்படின்னு அழைக்கப்படுது தமிழ்ல நாம இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்க ரூபாய் அப்ப அந்த நடைமுறையை அறிமுகப்படுத்துருவர் தான் யாரு அப்படின்னா இவர்தான் அதனாலதான் இவர் என்ன சொல்றோம் அப்படின்னா புதிய நாணய முறையின் தந்தை அப்படின்னு என்ன செய்யறாங்க அப்படின்னா அழைக்கிறாங்க so அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா வணிகம் மட்டும் இல்லாம வர்த்தக நோகத்திற்க்கும் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சாலைகளை வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா அகலப்படுத்தி இருப்பாரு இவர் அகலப்படுத்தப்பட்ட அந்த சாலைகளுக்கு என்ன பேரு அப்படின்னா ஷாஹி அப்படின்னு சொல்லுவாங்க so அத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராயல் அப்படின்னு சொல்லுவாங்க so ஷாஹி அல்லது ராயல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அகலப்படுத்தப்பட்ட சாலையை நிர்மாணிச்சது யாரு அப்படின்னா அது வந்து ஷெர்ஷா தான் so இன்னைக்கு பார்க்கக்கூடிய bypass road அதுக்கெல்லாம் மூல சத்னா யாரு அப்படின்னா இந்த ஷெர்ஷாதான் so இவர்தான் அமிர்தசரஸ் அப்படிங்கிற பகுதியில இருந்து டெல்லி வரைக்கும் டெல்லியில இருந்து கல்கத்தா வரைக்கும் என்ன பண்ணிருப்பாருன்னா அகலப்படுத்தப்பட்ட சாலையை நிர்மானிச்சிருப்பாரு ஏன் அப்படின்னா கல்கத்தால இருந்து அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லாகூர் மற்றும் மு~ முல்தான் வரைக்கும் என்ன பணியிருக்குன்னா

புராணா கிலா அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க so இந்த புராணா கிலா கோட்டை அமைத்ததுதான் யாரு அப்படின்னா ஷெர்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க so இந்த ஷெர்ஷா உடைய அஹ் மறைவு ஆயிரத்தி ஐந்நூத்தி நாற்பத்தி அஞ்சினுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய கல்லறை மாடத்தை எங்க போய் வைக்கிறாங்க அப்படின்னா சசாராம் அப்படிங்கிற அவருடைய சொந்த பகுதியிலேயே போய் அவருடைய கல்லறை மடத்தை அமைக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஷெர்ஷாவுடைய அந்த கல்லறையுமே பார்த்தீங்க அப்படின்னா அஹ் அந்த முகலாயர் காலத்துல இருந்த புதிய கட்டிட அமைப்பு முறைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா இந்தத் ஷெர்ஷாவுடைய கல்லறைய என்ன செய்வாங்க அப்படின்னா குறிப்பிட்டு வந்து சொல்லுவாங்க so அவருடைய புராணா கிலா மற்றும் அவருடைய சசாராத்தில இருக்கிற அவருடைய கல்லறை மாடம் இரண்டுமே இந்த காலகட்டத்தில இருக்க கட்டிடக்கலைக்கு ஒரு சிறப்பம்சமாக கருதப்படுதுன்னு சொல்றாங்க இவருடைய ஆட்சிக் காலம் ஐந்து ஆண்டுகள்தான் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு அவருடைய மகன் ஆட்சிக்கு வாராரு சுமார் எட்டு ஆண்டுகள் ஆட்சி பண்றாரு அவருடைய மகன் பேர் என்ன அப்படின்னா இஸ்லாம் ஷா இரண்டாம் இஸ்லாம் ஷா அப்படிங்கிறவர்தான் எட்டு ஆண்டுகள் ஆட்சி பண்றாரு அதுக்குப் பிறகு சரியான நபர் இல்லாத காரணத்தினால ஆயிரத்தி ஐந்நூத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஷெர்ஷாவுடைய நிர்வாகம் என்ன ஆயிருச்சு அப்படின்னா முழுமையா மூடிவிட்டது அந்த காலகட்டத்திலதான் ஹுமாயூன் வந்து என்ன பண்றாருன்னா தாக்கி டெல்லிய ஆக்ராவை கைப்பற்றிக்கிறாரு so இதுதான் என்ன அப்படின்னா முகலாயர்களை நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த மூன்றாவது நபர்தான் யாரு அப்படின்னா ஷெர்ஷா so அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதுதான் யாரு அப்படின்னா ஆயிரத்தி ஐந்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஹுமாயினுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மகனான அக்பர் ஆட்சிக்கு வர்றார் so அக்பருடைய ஆட்சிக் காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐந்நூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சுதான் என்ன பண்ணி இருப்பாங்க அப்படின்னா அக்பருடைய ஆட்சிக் காலம் so அக்பர் ரொம்ப முக்கியமான ஒரு person முகலாயர் ஆட்சி காலத்திலேயே ஒரு சிறப்புமிக்க ஒரு அரசர் யாரு அப்படின்னா அது வந்து அக்பர் so அக்பர ஒரு ஒரே one line லயே நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்து மற்றும் இஸ்லாமிய ஒற்றுமைக்கு காரணகர்த்தாவா விளங்கியவர் எந்த காலத்துல அப்படின்னா இடைக்கால இந்தியாவுல so இடைக்கால இந்தியாவுல இந்து மற்றும் இஸ்லாமிய ஒற்றுமைக்கு மிகப் பெரிய ஒரு பாலமாக செயல்பட்டவர்தான் யாரு அப்படின்னா அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான ஒரு person முகலாய ஆட்சி காலத்திலயுமே அவர பத்தி வர information தான் ரொம்ப அதிகமான ஒரு informations இருக்கும் so அவர பத்தி பாக்கலாம் so அப்போ தந்தையுடைய மறைவு ஆயிரத்தி ஐந்நூத்தி ஐம்பத்தி ஆறு தந்தையுடைய மறைவுக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வர்றா அப்படின்னா அக்பர் ஆட்சிக்கு வாரார் so அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ப அவருடைய வயசு பார்த்தீங்கன்னா பதினான்கு வயதுதான் அவர் பிறப்பு ஆயிரத்தி அக்பர் பிறந்தது பார்த்தீங்க அப்படின்னா

அவருக்கு ஒரு பகர ஆளுநர் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய தாயாரால நியமிக்கப்பட்ட அவருடைய சொந்தக்காரர்தான் யாரு அப்படின்னா பைராம் கான் அவருடைய தாயாருடைய relation அந்த relation தான் யாரு அப்படின்னா பைராம்கான் இந்த பைராம்கான்தான் என்ன பண்றாருன்னா

ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் மாதம் நிகழ்த்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு போர்தான் இரண்டாம் பானிபட் போர் so முதல் பானிபட் போரை பாபர் நிகழ்த்தி இருப்பாரு இரண்டாம் பானிபட் போர அக்பர் நிகழ்த்தியிருப்பார் so அக்பர்தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அந்த போருக்கு தலைமை ஏற்பாரு ஆனா நிர்வாக பொறுப்பு ராணுவ ரீதியான நிர்வாகப் பொறுப்ப கையில வச்சிருந்தது யாரு அப்படின்னா பைராம் கான் அக்பர் இந்த போர்ல எதிர்த்தது யாரு அப்படின்னா ஹெமு அப்படின்னு சொல்லுவாங்க so அந்த ஹெமு என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா இந்த போர்ல கொல்லப்பட்டுருவாரு அவருடைய அவருடைய மறைவின் மூலமா என்ன பண்றாருன்னா இரண்டாம் பானிபட் போர்ல அக்பருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்தியா முழுவதும் என்ன ஆயிருச்சு அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேரு கிடைக்குது அந்த பேர வச்சு முகலாய பேரரசராக யார் வந்து அமர்றா அப்படின்னா அஹ் அக்பர் வந்து அமையறாரு so அக்பருடைய அஹ் பை~ பைராம்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய பகர ஆளுநர் அதன் மூலமா நிர்வாகத்தை என்ன பண்றார் அப்படின்னா விரிவுபடுத்துறார் இது வந்து நான்கு ஆண்டுகள் நீடிக்குது சில காலத்துக்கு பிறகு பைராம்கானுக்கும் அக்பருக்கும் இடையே ஒரு சின்ன ஒரு clash ஒரு எ~ ஒரு போட்டி ஏற்படுது

so அவருடைய மறைவுக்கு பிறகுதான் அவருடைய மகன் அப்துல் ரஹீமை தன்னுடைய அமைச்சரவையிலே பணி அமைச்சதா அப்படியா அக்பர் வந்து பணி அமைச்சதாரு அப்படின்னு சொல்றாங்க so நான்கு ஆண்டு காலங்கள்ல இது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த நிகழ்வு நடந்திருக்கும் so அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அக்பரை பேணி பரா~ பாரை~ பராமரித்து பார்த்தது யாரு அப்படின்னா மகம் அண்ணாக்க அப்படின்னு சொல்லுவாங்க அக்பருடைய செவிலித்தாய் அவங்கதான் யாரு அப்படின்னா மகம் அங்கா அக்பரின் சீரும் சிறப்புமாக வளர்த்தது யார் அப்படின்னா அவங்கதான் so இவங்க இரண்டு ஆண்டுகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவரை நிர்வாகிச்சு அவங்கதான் என்ன செய்யறாங்க வழிநடத்திப் பாக்கறாங்க இந்த காலகட்டத்துக்கு ஒரு பேர் இருக்குது அதுக்கு பேரு அந்தப்புற அரசாங்க காலம் ஏன்னா அவங்களை வந்து

இந்த இரண்டு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் அவுங்களோடய control ல இருப்பாங்க அதற்கு பிறகு என்ன பண்ணி இருப்பாங்கன்னா அக்பர் வெளிய வராங்க so நாமளும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ராணுவ போராட்டங்கள் எல்லாம் பங்கெடுத்துக்கணும் so நாமுளும் மக்களை சந்திக்கணும் நேரடியா மக்கள் போர்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்பர் வெளியே வாராரு அக்பர் வந்து என்ன பண்றாருன்னா

so நீங்க சந்திக்கக்கூடிய வரலால சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு question என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் கால வரிசை படுத்த சொல்லி அப்படின்னு கேட்பாங்க so அக்பரும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போர்கல்ல ஈடுபட்டிருப்பாரு so அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கால வரிசைக்கு ரொம்ப easy ஆ இருக்கும் so அக்பர் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பல போர்கள் நிகழ்த்தியிருப்பாரு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐந்நூத்தி அறுபத்தி இரண்டு அவர் மாலவத்திற்கு எதிராக போர் புரிகிறார் so மாலவத்தினுடைய அரசர் யாரு அப்படின்னா பாஜ் பகதூர் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு எதிராக போரிட்டு வெற்றி பெறுறாரு so அக்பர் முதன் முதல்ல ராணுவ தாக்குதல்ல ஈடுபட்டு வெற்றி பெற்ற ஒரு முக்கியமான ஒரு போர் ஒரு ராஜபுத்திரரை வென்ற போர் அப்படின்னா அது ஆயிரத்தி ஐந்நூத்தி அறுபத்தி இரண்டு அஹ் மாலவத்திற்கு எதிரான ஒரு போர் பாஜ் பகதூர் அப்படின்னு சொல்லலாம் so ஆயிரத்தி ஐந்நூத்தி அறுவத்தி நாலு அக்பரால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பெண் அரசி இருப்பாங்க அவங்கதான் யாரு அப்படின்னா ராணி துர்காவதி இந்த ராணி துர்காவதிதான் அக்பரால் தோற்கடிக்கப்பட்ட முதல் பெண் அரசி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய பகுதி எது அப்படின்னா கோந்துவானா அப்படின்னு சொல்லுவாங்க so ஆயிரத்தி ஐந்நூத்தி அறுபத்தி எட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு தாக்குதல் அதான் சித்தூர் தாக்குதல் so சித்தூருடைய அரசர் யாரு அப்படின்னா பிரதாப் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரதாப் சிங் யாரு அப்படின்னா ராணா சாங்காவுடைய மகன் பாபரால் தோற்கடிக்கப்பட்ட ராணா சங்காவுடைய மகன்தான் யாரு அப்படின்னா பிரதாப் சிங் அந்த பிரதாப் சிங்கை எதிர்த்து யார் வெற்றி பெறுறா அப்படின்னா சக்தி யாருக்குமே இருக்காத என் மகனும் அப்படிதான் உன்னோட வாழ்கைக்கு நல்ல துணையா இருப்பான் எங்களுக்கும் இப்படி ஒரு மகள் வேணும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கோடா என்று தாயாக தன் மகனின் விருப்பத்தை நிறைவேற்ற அவள் பேசி இவளுக்கு தான் எப்படி அவளிடம் வேண்டாம் என்று மறுப்பது என்று குழம்பிக் கொண்டிருந்தாள் சிறிது நேரம் பொறுத்து பார்த்த இசை சிரித்து சிரித்து சமாலித்துக் கொண்டிருக்க ஈஸ்வரனும் வந்தவர்களிடம் இசையை பற்றியும் அவர்கள் குடும்பத்தை பற்றியும் பேசி கொண்டு இருக்க அர்ஜுனோ குறும்பு புன்னகையுடன் இசையின் அவஸ்தையை ரசித்து கொண்டு இருந்தான் விடுக்கென்று எழுந்தவள் அர்ஜுன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொல்ல அவனோ அவன் அன்னையை ஒரு பார்வை பார்க்க அவரும் ஹம் ஹம் என்பது போல சம்மதம் கொடுக்க yeah sure என்று சொல்லி எழ அவள் மாடியில் உள்ள balcony க்கு அழைத்து சென்றால் வந்தவுடன் முதலில் அவள் கேட்டது எதுக்கு இப்போ அம்மா அப்பாவை எல்லாம் கூட்டிட்டு வந்து இருக்கீங்க அவங்க என்னென்னமோ பேசிட்டு போறாங்க என்றால் கோபம் தெறிக்க அவனோ cool லாக ஏன் இசை நாங்க உங்க வீடுக்கு வரக் கூடாதா என்று கேட்கவும் அதுக்கு இல்லை அர்ஜுன் என் இப்போ திடீர்னு அப்படின்னு தானே கேட்கிறேன் என்று சொல்லவும் அவனும் வேண்டும் என்றே ஒன்னும் இல்லை இசை எல்லாம் கல்யாண விஷயமா தான் என்று சொல்ல அவளோ what என்ன சொல்றீங்க நான் தான் அப்போவே முடியாதுன்னு சொல்லிட்டேனே அப்போ நான் சொன்னதுக்கு அர்ததம் என்ன இப்போ அவங்க மறுபடியும் கல்யாண பேச்சை எடுக்குறாங்க ஆமா நான் இல்லைன்னு சொல்லலையே என்று மேலுமாக பீடிகை போட்டு பேசவும் அப்பறோம் எதுக்காக அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வந்தீங்க என்றாள் குழப்பம் தீறாமல்

மேலுமாக அவளை சீண்டும் விதமாக ஆமா எனக்கு கல்யாணம் முடிவாகி இருக்கு அதுக்கு பத்திரிக்கை கொடுக்கத்தான் நாங்க இப்போ வந்தோம் என்று சொல்லி முடிக்கவும் அவன் முகம் வாடிப்போனது என்ன இப்படி திடீர்னு கல்யாணம் என்று அவள் வாய்வரை கேள்வி வந்து நிற்க அவளை மெதுவாக தன்னை நிலைப்படுத்தி கொண்டு ஒஹ் அப்படியா அர்ஜுன் sir very nice எப்போ கல்யாணம் என்று அடுத்த பேச்சை மாற்றவும் அவனும் சலைக்காமல் வாய்க்கு வந்த தேதியை அடித்து விட அவளும் விட வில்லை பெண் யார் அவளின் ஊர் என்ன என்ன படிப்பு என்று கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு கொண்டே இருக்கவும் இவனும் சிரித்துக்கொண்டே அவளை வெறுப்பேற்ற பொய்களை அள்ளி அள்ளி அவளின் மனது படும் வேதனை அவள் விழிகளில் கண்டான் இருப்பினும் அதை ரசித்து கொண்டே அவனும் பொய்களை தொடர okay அர்ஜுன் sir ரொம்ப சந்தோஷம் நாங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வர்றோம் ஏங்க பெண்ணோட photo இருந்தா காட்டுங்களேன் என்று அவள் கேட்கவும் இவனும் yeah just a minute என்று தான் கொண்டு வந்திருந்த பையில் இருந்து ஒரு ஆல்பத்தை வெளியில் எடுத்தான் இந்தாங்க இசை இதில எல்லாமே இருக்கு என்றவன் மார்புக்கு குறுக்கே கையை கட்டிக் கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருக்க அவளும் அதை வாங்கி பிரித்துப் பார்க்க அதிர்ந்து போனாள் ஐந்து வயது புகைப்படத்தில் சிறுவனாக இருந்த அர்ஜுன் அருகில் நின்று கொண்டிருந்தது அவளே தான் அவளின் சிறு வயது புகைப்படத்தை கண்டு ஒரு அதிர்ச்சி என்றால் அதில் எப்படி அர்ஜுன் உடன் இருக்கிறோம் என்பது அதைவிட அதிர்ச்சி அவன் இவ்வளவு நேரம் சொல்லிக் கொண்டுருந்த பெண் தான் தானா என்று அவள் வியக்கவும் அவனோ என்ன ஒரு பக்கத்துக்கே அசந்துட்டீங்க இன்னும் இருக்கு என்னவளின் புகைப்படங்கள் என்று அவனாகவே ஒவ்வொரு பக்கமாக திருப்பி காட்டவும் அவளும் தன் ஐந்து வயதில் அருகில் உள்ள பூங்காவில் விளையாடியதை அவளின் பள்ளி செல்லும் புகைப்படம் அங்கே போட்டிகளில் பரிசு பெறும் போது எடுத்த புகைப்படம் தெருவில் அவள் விளையாடும் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் கல்லூரிக்கு முதல் நாள் செல்லும் போது அதேபோல முதல் முறை புடவை கட்டி கல்லூரிக்கு சென்றது என்று இப்போது வரையுலும் எல்லாம் அதில் இடம்பெற்று இருந்தது என்ன sir இதெல்லாம் நான் எப்படி ஆஹ் இதெல்லாம் எப்போ எடுத்தது உங்களுக்கு எப்படி கிடைச்சுது அப்போ உங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியுமா என்று அவளின் வார்த்தைகள் தந்தி அடிக்க அவனோ cool cool இசை எல்லாமே சொல்றேன் என்றவன் எனக்கு உங்கள சின்ன வயசுல இருந்தே தெரியும் இசை எங்க அப்பாவுக்கு transfer போட்டு இந்த ஊருக்கு வந்ததுமே எனக்கு கிடைச்ச முதல் friend நீங்கதான் அப்போ நீங்க குட்டி பொண்ணு நான் உங்கள விட நாலு வயசு பெரியவனா இருந்தாலுமே நாம அப்போ இன்னா தான் விளையாடுவோம்

நான் என்னோட மாமா எங்க வீடுக்கு வரும்போது film போட்டு use பண்ற camera ராவ வாங்கிட்டு வந்தாரு அதுல எப்படி photo எடுக்கணும்னு எனக்கு சொல்லியும் கொடுத்தார் நாம இரண்டு பேரும் ஒன்னா இருக்கிற photo அவர் எடுத்தது தான் அதுக்கு அப்பறமா எனக்கு எடுக்கிறது ஒரு பொழுது போக்கா அஹ் மாறிடுச்சி ஆனா நான் தேடி தேடி photo எடுக்கணும்னு நினைச்சது உங்கள மட்டும் தான் அது ஏன்னு எனக்கு அப்போ தெரியல அப்போ எனக்கு அந்த பக்குவம் இல்லை கொஞ்சம் வளர்ந்ததும் நம்ம பார்க்கவோ பேசவோ இல்லை நீங்களும் வேற area யாவுக்கு shift ஆயிட்டீங்க ஆனாலும் மறைந்து வந்து உன்னை பார்த்திட்டு தான் போவேன் என்னவோ தெரியல உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட முதல் தோழி அப்படிங்கிறதால பிடிச்சதோ என்னவோ ஆனா நான் பத்தாம் வகுப்பு படிக்கிற அப்போ எங்க அப்பாவுக்கு மறுபடியுமா office ல transfer கொடுத்துட்டாங்க இன்னொரு ஊருக்கு போகும்போது தான் எனக்கு உங்க மேல இருக்கிறது காதல் அப்படின்னு தெரிஞ்சது உங்கள விட்டு பிரிய மனசே இல்லை அப்போ ஆனா உங்க கிட்ட வந்து propose பண்ற அளவுக்கு எனக்கு அப்போ தைரியம் இல்ல அப்பா கூட ஊருக்கு போயிட்டேன் leave வு கிடைக்கும் போது எல்லாம் உன்ன வந்து பார்க்க வருவேன் உன்னோட ஞாபகமா இந்த photos தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நீ சின்ன பொண்ணா இருந்ததால என்னை easy யா மறந்துட்ட ஆனா எனக்கு எல்லாமே நியாபகம் இருக்கு என்னோட college முடிஞ்சதுக்கு அப்பறமா கூட உன்ன follow பண்ணிட்டு தான் இருந்தேன் என்னை தேடி எத்தனையோ பொண்ணுங்க வந்தாலுமே உங்கள தவிர யாரையுமே என் மனசுக்கு பிடிக்கல எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதும் உன்கிட்ட காதலை சொல்லணும்னு இருந்தேன் ஆனா அப்படி ஒரு நாள்ல தான் தான் restaurant ல உன்ன உன் friend கூட பார்க்கும் போது ஒரு உண்மை தெரிஞ்சுது நீயும் ஹரியும் love பண்றது அது தான் நான் உன்ன கடைசியா எடுத்த புகைப்படம் அதுக்கு அப்பறமா நான் உன்னை பார்ப்பதையோ உன் photo வை எடுக்கறதையோ நிறுத்திட்டேன்

அந்த உண்மையான காதல் மாறவே இல்லை நீ உன் வாழ்கையை சந்தோஷமா வாழ வேணும்னு என மனசுக்குள்ள நான் வேண்டிப்பேன் ஆனா எனக்கு உன்னுடைய ஞாபகங்கள் மட்டுமே போதும்னு வாழ்ந்துகிட்டு கொண்டிருந்தேன் வீட்டுல கூட என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப force பண்ணாங்க நான் தான் ஒரே முடிவா முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்போ தான் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு உண்மை தெரிஞ்சுது உன்னோட கணவர் இறந்த விஷயம் அதுக்கப்பறமா நீ கஷ்ட பட்டது உங்க அப்பா அம்மா கூட வந்து சேர்ந்து வாழ்ந்தது ஹரியை தத்து எடுத்து வளர்த்தது எல்லாமே கேள்விப்பட்டேன் உனக்கான space கொடுக்கத் தான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன் நீயும் இப்போ பழசெல்லாம் மறந்து கொஞ்சம் கொஞ்சமா இயல்பா மாறிட்டு இருக்க அதுபோக உனக்கு உன் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க வரன் தேடிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டேன் அதுக்கு அப்பறோம் தான் என்னோட முடிவ மாத்திக்கிட்டு மறுபடியும் உன் கூட சேர்ந்து வாழ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு ஒரு நம்பிக்கையில இந்த ஊருக்கு வந்தேன் உனக்கு பிடிச்ச அதே school ல நானும் teacher ரா join பண்ணினேன் என்னோட character பிடிச்சி நீயாவே என் கிட்ட close ஆகணும்னு தான் நான் நினைச்சேன் ஆனா உனக்கு என்ன பிடிக்கும்னு நினைச்சேன் அது தானா நடந்தது உனக்கு ஒன்னு தெரியுமா இசை எனக்கு எங்க வீட்டுல எனக்கு தெரியாம கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு இருந்தாங்க நான் கூட கோபப்பட்டு கத்தினேன் அப்போ எங்க அம்மா என்கிட்ட பொண்ணோட photo அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க அதுல இருந்தது யார் தெரியுமா நீ தான் எனக்கு முதல் முதலா வந்த வரன் நீதான் கடவுளே நம்மல சேர்த்து வைக்க இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணி இருக்காருன்னு நினைச்சேன் அப்படி உன்னை பார்க்க வரும் போது தான் coffee shop ல நீ ஹரி கூட பேசிட்டு இருந்ததை கேட்டேன் நீ ஹரிய love பண்றது தெரிஞ்சு நானாவே விலகிட்டேன் எனக்கு சின்ன வயசுல முதல் முதலா ஒரு தோழியா கிடைச்சதும் நீதான்

ஆனா இனி நம்ம வாழ்கையை வீணடிக்க நான் விரும்பல உனக்கு நான் முதல்ல நல்ல நண்பன் அப்பறமாதான் கணவன் so எனக்கு உன்ன பிடிச்சி இருக்கு அப்போவும் இப்போவும் எப்போவுமே நாம சேர்ந்து வாழ விரும்புறேன் உனக்கு விருப்பம் இல்லையானா உன்ன force பண்ணமாட்டேன் இதே மாதிரி உன்னோட அழகான நினைவுகளோட என்னோட காதலோட என் மீதி வாழ்கையையும் கடத்திடுவேன் இனி உன்னோட முடிவுல தான் இருக்குது இசை என்னை ஏத்துக்கறதும் ஏத்துக்காததும் உன் கையில தான் இருக்குது இப்போவுமே சொல்றேன் நான் உன்னை மட்டும் விரும்பல உன்னோட ஆசை கனவு விருப்பம் எல்லாத்தையும் தான் விருப்புறேன் அது எனக்கும் குழந்தை தான் உன் வாழ்க்கை பயணத்துல ஒரு துணையா என்னை ஏத்துக்கோ சுக துக்கதை பகிர்ந்து கொள்ள நான் இருக்கேன் என்ற அவன் மனதில இத்தனை வருடமாக சேர்த்து வைத்திருந்த மொத்தத்தையும் கொட்டி விட்டான் இங்கே நடப்பது எல்லாம் கனவா இல்லை நினைவா என்ற அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளாமல் இசை உறைந்து நின்று கொண்டு இருந்தாள் அவள் அறியாமல் அவள் கண்களில் இருந்து விழி நீர் மட்டும் வழிய அர்ஜுனின் இசை என்ற அழைப்பில்

ஏன் இதை முன்னாடியே எங்கிட்ட சொல்லல and நான் ஹரியை மறந்துட்டு இன்னொரு வாழ்க்கையை நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல உங்களோட காதலை நான் மதிக்கிறேன் ஆனால் அதுக்கு நான் தகுதியானவள் இல்லை நான் கல் மனசு கொண்டவள் என்னால என் முடிவுல இருந்து விலக முடியல நீங்க இன்னொரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தை செல்வத்தோட சந்தோஷமா வாழணும் என்னோட ஞாபகத்தை இன்னையோட நீங்க அழிச்சுடுங்க என்று வெடித்து அழுதுவிட்டால் அவளின் பிடிவாதம் இன்னும் எத்தனை நாளுக்கு ஏன் இப்படி அவளை அவளே ஏமாற்றி கொண்டு இருக்கிறாள் என்று அர்ஜுன் மிகவும் வருந்தினான் அவள் முகம் பார்த்தவன் நீங்க உங்களையே ஏமாத்திட்டு இருக்கீங்க இசை ஹரியை மறக்க முடியாது அப்படியானால் நான் மட்டும் உங்களை எப்படி மறப்பேன் உங்களுக்கு உங்களோட காதல் உயர்ந்ததுன்னா எனக்கு என்னோட காதல் பெருசு வாழ்ந்தா சேர்ந்து வாழ்வோம் இல்லாட்டி இப்படியே தனித்தனியா நினைவுகளில் வாழ்வோம் என்று சொல்லவும் அவள் அய்யோ அர்ஜுன் உங்களுக்கு புரியலையா என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அதை ஒட்ட வைக்க முடியாது ஆனால் நீங்கள் அப்படி இல்லை என்று எதிர்வாதம் பேச அவளை இடைமறித்தவன் இங்க பாருங்க இசை உங்களை விட நான் பிடிவாத காரன் எனக்கு என் விருப்பம் தான் முக்கியம் நீங்கதான் எனக்கு மனைவியா வரணும் ஹரி தான் நம்ம குழந்தை இல்ல இப்படியே நான் இருந்துப்பேன் இது உங்களை corner பண்ண நினைச்சு நான் சொல்லல நம்ம வாழ்க்கையை இனியும் வீணடிக்க வேண்டாம் அப்படிங்கற நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன் யோசிச்சு உங்க முடிவை நாளைக்கு சொல்லுங்க நான் அப்போ சொன்ன அதே நாள்ல அதே முகூர்த்தத்துல அதே மண்டபத்துல நம் திருமணம் நடக்கும் இல்ல இதே தீராத காதலோடு காத்துக் கொண்டிருப்பேன் நான் ஒன்னும் உங்க மேல பரிதாபம் கொண்டு உங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசை படுறேன்னு நினைக்க வேண்டாம்

இதோ இரவில் தூக்கத்தை தொலைத்துக்கொண்டு அன்ன ஆகாரம் இன்றி அறைக்குள்ளாக முடங்கி கொண்டு அழுது கொண்டே இருக்கிறாள் அன்று ஹரியின் மறைவுக்கு இப்படி அழுதவள் இன்று தான் இப்படி அதே போல நினைத்து நினைத்து அழுது கொண்டு கொண்டிருக்கிறாள் அர்ஜுனின் காதல் எவ்வளவு உண்மையானது அவர் அன்புக்கு சிறிதும் தகுதியே இல்லாதவள் நான் எனக்கு ஏன் கடவுளே அர்ஜுனின் அறிமுகத்தை கொடுத்தாய் இப்போது என்ன செய்வது என்றே புரியவில்லையே என்று ஏதேதோ நினைத்து நினைத்து அழுது கரைந்து உறங்கிவிட்டாள் காலை பொழுது அழகாக விடிந்தது குளித்து முடித்து வாசலில் மாகோலமிட்டு பூஜை செய்து வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு வழக்கம்போல பள்ளிக்கு கிளம்பி விட்டாள் இசை நேற்று அர்ஜுன் குடும்பத்தார் கிளம்பியதுமே அமுதா இசையிடம் திருமண பேச்சை எடுத்தாள் அவள் தான் வழக்கம் போல கோபமாக பேசிவிட்டு அறைக்குள்ளாக சென்று விட்டாள் இப்போது அப்படியே எதிராக மாறி சாந்த சொரூபியாக மாறி இருக்கும் இசையை கண்டு அவரே அசந்து போனார் இத்தோடு இருபதுக்கும் பேற்பட்ட phone call கள் ஐம்பது குறுஞ்செய்திகள் வந்துவிட்டது அர்ஜுனின் எண்ணிலிருந்து ஆனால் இசைதான் எதையுமே எடுத்து பேசவில்லை பதிலும் அனுப்பவில்லை தேர்வு நடந்து முடிந்து மாலை paper ரை submit செய்தவள் வீட்டுக்கு செல்ல பள்ளியை விட்டு வெளியே வரவும் அங்கே அவளை மறித்து நின்றது அர்ஜுன் தான் அவனின் அன்பான முகத்திலிருந்து கொஞ்சம் கோபம் குடிகொண்டிருந்தது இசைக்கு அவனின் கோபம் நன்றாக புரிந்தது இருப்பினும் வேண்டுமென்றே horn அடித்தால் அவனோ வழியை விடாமல் முறைத்து பார்க்க ஏன் இசை எதுக்கு என்ன avoid பண்றீங்க என்னோட call ல attend பண்ணாதான் என்னவாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல ஆமா இல்ல இதுல ஒரு முடிவு சொல்லிட வேண்டியது தான அதுக்கு எதுக்கு இப்படியெல்லாம் பண்றீங்க என்று முதல் முறையாக அவளிடம் கடுமையாக அவன் பேசினான் அவளோ வண்டியை விட்டு இறங்கி தன் bag கில் இருந்து ஒரு card டை எடுத்து நீட்டவும் அது திருமண அழைப்பிதழ் அர்ஜுனின் முகம் மேலுமாக கோபம் கொண்டு சிவக்க இசையை முறைத்து பார்த்தான் அவளோ ஹம் பிரித்து பாருங்க என்று சொல்லவும் அதை பிரித்தவன் முகம் அப்படியே மாறியது என்ன இசை இது நிஜமாவா என்று அவன் இதழ் பிரிந்து அதே வசீகரப் புன்னகை வெளியில் வர அவளோ உங்களுக்கு மட்டும் தான் இன்ப அதிர்ச்சி கொடுக்க தெரியுமா

மணமகள் என்ற இடத்தில தமிழிசை என்ற பெயரையும் கண்டதும் அவன் வானத்தை தொட்டுவிட்ட மகிழ்ச்சி அடைந்தான் அவளின் பதிலை உண்மையாகவே திருமண அழைப்பிதழாக வடிவமைத்து கொடுத்து விட்டாள் நேற்று அழுது அழுது ஓய்ந்தவள் உறங்கிப் போய்விட அவளின் கனவில் ஒளியாக வந்தான் அவளின் உயிரான ஹரிஹரன் இசையும் நிஜத்தில் அவனை கண்டது போல ஹரி ஹரி என்று கண்ணீர் ததும்ப வாயார அழைக்க அவனோ நீ ஏன் இப்படி இருக்க இசை உன்னை நினைத்து நான் பெருமைப்படணுமே தவிர வருத்தப்படகூடாது ஆனா நீ இப்போ பண்றது எல்லாமே என்னை ரொம்ப வேதனை பட வைக்குது நான் உன் கிட்ட வேண்டி கேட்டுக்கொண்டது என்ன ஒரே விஷயம் இங்கே வாருங்களேன் என்று அவனுடைய கரத்தை பற்றி கரகரவென்று இழுத்துக்கொண்டே தன் அறைக்கு சென்றாள் அகல்யா ஏன் என்ன விஷயம் என்று ஒண்ணும் புரியாமல் கேட்டான் அவன் இந்த மேஜையின் மீது என்ன இருக்கிறது என்று பார்த்தீர்களா கனகலிங்கம் அந்த மேஜையை பார்த்தான் அதன் மேல் அழகு சாதனங்கள் பல வைக்கப்பட்டிருந்தன இவையெல்லாம் உனக்கு ஏது சென்னையில் ஒரு அந்தரங்க சினேகிதி இருக்கிறாள் எனக்கு பெயர் சாமளா அவளுக்கு என்னுடைய காதல் நாடகம் எல்லாம் தெரியும் தெரிந்தும் சும்மாவா இருந்தால் சும்மா இல்லாமல் என்ன செய்வதாம் ஊர் முழுவதும் பறை இல்லை ஆச்சரியமாக இருக்கிறதே உலகத்தில் எங்கேயாவது பெண்ணுக்கு பெண் தூற்றாமல் கூட இருப்பது உண்டா என்ன என்று கனகலிங்கம் கேட்டான் அகல்யா சிரித்தாள் சிரித்துவிட்டு நீங்கள் சொல்லுவது என்னமோ உண்மைதான்

இங்கே வந்து சேர்ந்ததுமே முதல் காரியமாக அவளுக்கு ஒரு கடிதம் எழுதினேன் உடனே சந்தோஷம் தாங்காமல் என்னுடைய காதல் கல்யாணத்துக்கு பரிசாக அவள் இவற்றையெல்லாம் வாங்கி அவசர அவசரமாக அனுப்பி வைத்து இருக்கிறாள் என்றாள்